மூணு மணிக்கு மேலாகுமா ஏன் அப்படி?

அப்படியா? school, college ன்னு போனா தான் வேலைக்குன்னு இப்படி எல்லாம் போனா தான் அந்த correct time ஒரு மணி ரெண்டு மணின்னு சாப்பிடுறது மூணு மணி நாலு மணி ஆயிரும் ஏன் வீட்டில இருந்தா பசிக்காதா? பசிக்காதுன்னு இல்ல அதுவே அப்படியே பழகிடுச்சு பழகிருச்சு

அஹ் அதெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டிருக்கு சரிப்பா சரி சரி சரி, அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காங்க ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க இங்க எல்லாம் super ஆ இருக்காங்கடா இது ஊருக்கு போனியா

இல்ல~ ஆஹ் போகலைக்கா இப்ப கூட போகல அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு கும்பாபிஷேகம் வருது

அந்த கும்பாபிஷேகத்துக்குதான் போகணும்னு வச்சிருக்கேன்

அங்க ஊர்லதான்

அது வந்துட்டு சந்தன மாரியம்மன் கோவில் சந்தன மாரியம்மன் கோவிலா சரி நானும் வந்திருக்கேன் எப்பவோ வந்திருக்கேன் போகணும் சாமி கும்பிட போகணும் போனேன் ஏன் என்னையெல்லாம் கூப்பிட மாட்டியா என்ன கும்பாபிஷேகத்துக்கு வாங்க அதுக்கு இன்னும் நாள் கிடக்குலே நேரம் வரும்போது கூப்பிடலான்னு இருந்தேன் சரி, சரி எப்போ மாசிலதானே வைப்பாங்க ஆமா இந்த மாசம் க~ last ன்னு சொன்னாங்க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 ஓ இந்த மாசம், அடுத்த மாசத்துக்கு ஆஹ் அப்படி சொன்னாங்க

அதான் அப்ப எல்லாம் கூப்பிடலாம்னு இருந்தேன் எல்லாரையும் சரி சரி சரி சரி ஜனனி call பண்ணாளா உனக்கு? இல்லக்கா பண்ணலையே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

ஆமா கற்பகம் அக்கா வ~ கற்பகம் அக்கா பண்ணலை எனக்கு ஜனனிதான் பண்ணா ஆ சரி, சரி எனக்கு பண்ணலை என்ன சொன்னா அவளுக்கு என்ன அவ எங்கேயோ இது அஹ் கோ~ கோயம்புத்தூர்ல எங்கேயோ வேலைக்கு போறாளாம் வரியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவ வேலை பார்த்த இடம் கொஞ்சம் நல்ல இடம்தானாம் jolly ஆ இருக்குமாம் friends எல்லாம் நல்லா இருப்பாங்க அக்கா

அக்கா வாக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா

ஆஹ் போகணும் போகணும் நமக்கு இங்க marriage ஆகியிருச்சு unmarried னா பரவாயில்லை போலாம் ஆமா அதுவும் இருக்கு married னா கஷ்டம் தான விடமாட்டாங்க இல்லையா அதனால போல

அப்புறம் வீட்டில எல்லாம் வீட்டில கற்பகம் அக்கா என்ன அக்கா பண்றாங்க வேலைக்கு போறாங்களா ஆமா கற்பகம் அக்கா இல்லை வேலைக்கு போகல வேலை தேடிட்டு இருக்கேன் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா நான் அந்த அக்கா வேலைக்கு போறாங்கன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம்தான் ஆஹ் இது என்னமோ இங்க வே~ பிள்ளைங்க இப்ப சின்னப்பிள்ளைங்கதானே

அதனால போக முடியாது இல்லை இப்ப தம்பி சின்னப்பையனா இருக்கான் அவனை விட்டுட்டு போக முடியல school போயிட்டா தெரியாது அவன் இன்னும் school போகல இல்ல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

ஆமா அப்புறம் சின்னவன் தம்பி பச்சை பிள்ளையை எப்படி வீட்டில விட்டுட்டு போக முடியும் உம் அதான் அவங்க போகலையாம், சொன்னாங்க எல்லாருமே வேலை வேலைன்னுதான் தேடி ஓடிட்டு இருக்காங்க ஆமாக்கா என்ன பண்ண பொழப்பு அப்படி இருக்கு நம்ம situation அப்படி இருக்கு என்ன செய்ய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

பொங்கலா அது ஏதோ போச்சுக்கா உங்களுக்கு எப்படி போச்சு உங்களுக்கு தலைப்பொங்கல் இல்ல சொன்னாப்ல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

இந்த dress எடுக்க எங்க அம்மா வந்து இங்க ஒரு துணிக்கடையிலதான வேலை பாக்கறாங்க அவளுக்கு call பண்ணேன் அப்பதான் சொன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்டேன் அவங்க அம்மா கிட்ட எதாவது design ல என்ன என்ன design வந்திருக்கு அப்படின்னு கேட்டா return க்கு பதிலே சொல்லல அவ

ஆமா பதிலே சொல்லல அப்புறம் போகட்டும் திருப்பி phone பண்ணிட்டு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

மறந்திருப்பாளா இருக்கும் இல்லைன்னா சொல்லாம இருப்பாளா உம் சரி அப்புறம் நீ dress எல்லாம் எடுத்தியா என்ன என்ன chudithar எடுத்தியா saree எடுத்தியா என்னது தீபாவளி பொங்கலுக்கு நான் வந்து இது சும்மா வீட்டிலதான் இருந்தோமா அன்னைக்கு பொங்கல் கூத்தே பெரும் கூத்தாடியிட்டு, காலையில காலங்காத்தால பதினோரு மணிக்குதான் போய் dress ஏ எடுத்தேன் காலையி~ night பதினோரு மணிக்கா காலையில பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு காலையிலேயா போய் எடுத்த?

ஆமா night சாயங்காலம் வந்துட்டு போனோம் எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லையா

சரி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் இது வேற கடையிலெ போய் எடுக்கலான்னு பார்த்தா அம்மா வர்றதுக்கு night ரொம்ப நேரம் late ஆயிடுச்சு அப்புறம் எங்கேயுமே போய் எடுக்க முடியலை

இல்லையே, எப்பயும் போல normal ஆ தான் வச்சிருக்கேன் இப்ப okay வா அக்கா இப்ப கேட்குதா? அஹ் இப்ப கேக்குது நிவி உம் சரிக்கா சரி, சரி அதான் அப்புறம் போனோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹம் அம்மா வந்துட்டு late ஆ தான் வந்தாங்களா, அப்பாவும் வர night late ஆயிட்டு அப்புறம் எப்படி போவோன்னு சொல்லிட்டு அப்பாவும் காலையிலே கோயம்புத்தூர் அவங்க கிளம்பிட்டாங்க அதனாலே நான் மட்டும்தான் போயிட்டு பதினோரு மணிபோல அதுவும் இந்த dress எல்லாம் எடுக்கலை சும்மா சரி வீட்டிலதான இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு

உம் காலையில பொங்கல் அன்னைக்கு காலையில போயி purchase பண்ணிட்டு வந்திருக்கியா பொங்கலுக்கு

சரி, சரி இன்னைக்கு என்ன பொங்கலுக்கு என்ன special எல்லா வீட்டிலயும் பொங்கலாதான் இருக்கும் வேற என்ன வைச்சிருக்கப் போறாங்க

எங்க அம்மா வீட்டில பொங்கல் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. இங்கதான் என் மாமியார் வீட்டில தான் first time இப்ப தலைப்பொங்கல்னால பொங்கல் வச்சாங்களாம் இல்லாட்டி இங்கேயும் பொங்கல் வைக்கமாட்டாங்களாம், ஒவ்வொரு ஒரு சில பேர் தான்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

உம் சோறு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கணும்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

முத்து அக்கானு ஒரு அக்கா உம் தெரியலையே சரி சொல்லு நம்ம college படிக்கும்போது அதில வந்துட்டு திருச்சி side ல இருந்து ஒரு அக்கா வருவாங்க தெரியுமா

ஆ அந்த அக்கா வந்து இப்ப இங்க, இங்க தான் இருக்கிறாங்க

அவங்க வந்துட்டு போயிருக்காங்க அன்னைக்கு போன அன்னைக்கு ticket இல்லையாம் இரண்டு மணி show க்கு ஒன்றரைக்கு போய் ticket கேட்டா எவன் வெச்சிருப்பான் அதை சொல்லு அதை படம் full ஆமே super ங்க இது பெரிய தலைங்க நடிச்ச படம் சும்மா no~ normal ஆ நடிச்சவங்க நடிச்ச படத்துக்கே ticket கிடைக்க மாட்டேங்குது என்ன ஒரு அறிவாளித்தனம் எத்~ எத்தனை மணி இரண்டரை show க்கு ஒன்றரைக்கு போனாங்களாக்கும் என்ன ஒரு அறிவு எங்~ எங்கிட்டு இருந்துதான் இப்படி அறிவாளியை கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல

அப்புறம் வந்துட்டு ticket இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அதுவும் full ஆ online ல நிறைய பேர் book பண்ணியிருப்பாங்க. இவங்க போயிட்டு அப்புறம் ticket இல்லாம சொல்லிட்டு return மறுபடியும் ஊருக்கே போயிட்டாங்க போல

நாங்க நாங்களும் அப்படித்தான் ஆனா நாங்க அங்கெல்லாம் போகல mobile லயே பார்த்தோம் ticket வந்து இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு என் mobile லயே காலி மூணு நாளைக்கு book பண்ணி வெச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு பொங்கல்ன்னா பொங்கலுக்கு, அதுக்கு அடுத்த நாளு, அதுக்கு அடுத்த நாளு மூணு நாளைக்கு book பண்ணிடுவாங்க அப்புறம் நம்ம எல்லாம் என்ன செய்ய அப்போ நீங்க போய் பார்த்தீங்களா இல்லையா

ஜனனி தான் சொன்னா அக்கா படம் இருக்குக்கா பார்ப்போம்க்கா அவ இன்னொரு நாளைக்கு பாப்~ போகணும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா

நிறைய பேர் phone லயே வந்திருச்சுன்னு எல்லாரும் phone ல ஏத்திட்டாங்களே

இது வாரிசு, துணிவுதான் இரண்டுமே phone ல ஏத்திட்டாங்களா அடப்பாவிகளா இப்ப வந்த படத்தை theater print ஆ அவங்க தல தளபதின்னு சொல்றாங்க ஆனா அவங்க ஆளு படத்தையே அவங்களே திருட்டு VCD மாதிரி இப்போ திருட்டு VCD க்கு பதிலா video எடுத்திடுறாங்க

அதான் வந்துட்டு பாத்தேன் இது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் status லயும் ஒரு பையன் இருந்துட்டு போட்டிருந்தான் அப்படியே

இது அப்படியே screen shot mobile ல பாக்கற மாதிரி screen shot பண்ணி படத்தை பாக்கற மாதிரி போட்டிருந்தான்

இப்படியெல்லாம் நடக்குது பாரு

அப்புறம் நீ என்ன பண்ற நீ வேலைக்கு போறியா என்ன எப்படி நான் போனேன்கா இப்பதான் போ~ போகாம இப்பதான் ஒரு ஒரு வாரமாதான் வீட்டில இருக்கறேன் set ஆகல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

உம் உம் காட்டுக்குள்ள தான் இருக்கு தெரியும் உம் அதனால வேணாம் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கிடைச்சா சொல்லிட்டு பாத்துட்டிருந்தேன் அன்னைக்கு call பண்ணும்போது ஏதோ telecalling சொல்லிட்டு காலைல ஒன்பதரை மணிக்கு போய் evening அஞ்சு மணிக்கு விட்டுருவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் சரி try பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்கா சரி, சரி சரி ஏதாவது try பண்ணுடா வீட்டில இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிதான ஆகணும் ஆமா வீட்டில சும்மா இருக்கறதுக்கு ஏதாவது போகலாம்ல அதான் நானும் பார்க்கறேன் வீட்டில பக்கத்தில சின்னப் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்கள்ல உனக்கு bore அடிக்காம இருக்கறதுக்கு

அப்புறம் என்ன உனக்கு bore அடிக்காம தானே இருக்கும் உங்களுக்கு வீட்டில பக்கத்தில சின்னப் பிள்ளைங்க எல்லாம் யாராவது இருக்காங்களா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 இல்லை அவங்க இங்க வருவாங்க எப்பயாவது உம் சரிக்கா சரி, சரி அப்புறம் அண்ணன் என்ன வேலைக்கு போயிட்டாங்களா இல்லடா இன்னைக்கு சண்டே தானே leave தான், வீட்டில தான் இருக்காங்க ஓ leave தானா இன்னைக்கு என்ன கறியா என்ன special இன்னைக்கு

என்ன சண்டே vegetable biryani ன்னு சொல்றீங்க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 அதனாலயா சரி, சரி சரி நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க வயிறு புண்ணாயிரும் பாத்துக்க இவ்வளவு நேரம் எல்லாம் சாப்பிடாம இருந்தீன்னா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 அதனால எனக்கு அதுவே பழகிடுச்சு அதுவே பழகிடுச்சா அதெல்லாம் மாத்திக்கணும் அப்பப்போ அதுக்கு என்ன பண்றது நீ இப்ப இப்ப okay நீ school படிக்கும்போது அப்படியே சாப்பிட்டு பழகி இருப்ப college படிக்கும்போது ஒரு மணிக்கு சாப்பிட்டு பழகியிருப்ப, வீட்டில இருக்கன்னா அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பழகணும் ஒரு மணி ஒன்றை அந்த time லதான் சாப்பிட்டறணும்

அதான் சரிக்கா இனிமேல் time க்கு சாப்பிடுவோம் உம் சரி சரி சரி time க்கு சாப்பிடு உடம்பை நல்லா பாத்துக்கோங்க சரி சரி நீங்களும் time க்கு சாப்பிடுங்க நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க எப்பயும் நான் எப்பயுமே ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன் ரெண்டு மணிக்கு உள்ளயா அது வந்து school college படிக்கும்போது அது வந்து அந்த time க்கு வந்து set ஆச்சு அப்பயெல்லாம் சாப்பிடுறதுக்கு

பழகிடுச்சுன்னா சரியா வரும்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

TV ல என்ன serials பார்ப்பேன் விஜய் TV serials பார்ப்பேன்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 பிக் பாஸ் எல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன் ஆனா பிக் பாஸ் எல்லாம் இப்போ என்ன irritate ஆகுது அதெல்லாம் பார்க்கும் போது முதல் பார்த்தேன் season two மட்டும் நான் பார்த்தேன் இந்த பிரியங்கா season five வும் ஆமாம் five தான் போன season தானே பிரியங்கா, ராஜு எல்லாரும் இருந்தாங்க ஆஹ் அஹ் அது அவங்க